இது ஒரு ரூம் இந்த ரூம்ல ரெட் கலர் கர்டன் ரெட் அண்ட் ஒயிட் கர்டன் போட்ருக்காங்க.

இங் பாத்ரூம்க்கான கதவிருகு அங்க சுவிட்ச் இருக்கு.

பேக்ல ஒரு போஸ்ட் இருக்கு.

இங்க நிறைய மெழுகு திரியால மெழுகுவத்தி ஏத்தி அழகா டெக்கரேஷன் வச்சிருக்காங்க உள்ள நிறைய பேர் தொழுதுட்ருக்காங்க.

ரயில்வே ட்ராக் இருக்கு. அங்க ஒரு பில்டிங் தெரியுது. பெரிய பில்டிங் தெரியுது.

பேக்ல ப்ளூவும் ஒயிட்கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

இது பியூட்டி பார்லருக்கான அவங்களுக்கான ட்ரெயினிங் .

போட்டுகுள்ள நெறைய பேர் நிக்கறாங்க.

அதுல பெரிய ஒரு போஷனா இருக்கு.

ஒருத்தங்க நின்ணு முடி வெட்டிடு இருக்காங்க முடி வெட்டுறதுக்கான எல்லா எக்யுப்மெண்டஸ்மே இருக்கு.

பச்ச கலர் கர்ட்டன் வச்சிருக்காங்க.

சர்ச்ச சுத்தி நெறைய ஆட்கள் இருக்காவ.

இன்னொரு சைடு நம்ம மியூசிக்கான வயலின்லா நெறைய வெச்சிருக்காங்க கலர் கலரா வெச்சிருக்காங்க நெறைய மாடல்லயு வெச்சிருக்காங்க.

டோர் ஓபன்ல இருக்கு.